ஒ மேல வானம் நல்லா நீல கலர்ல இருக்கு.

சுத்தி அப்படியே காம்பவுண்ட் மாதிரி கட்டி இருக்காங்க.

அப்ரோ கீழ நிறைய புல்லெல்லா வளர்ந்து இருக்குது.

வெளியில பூஜை பண்ணக்குள்ள இதெல்லாம் வெச்சிருக்காங்க.

இதல வந்து ஏதோ ஒரு ஏ_டி_எம் மெஷின் இருக்குது.

அப்புறம் ஒரு ரோடு இருக்குது.

அரை வீடு இருக்கு கடை இருக்குது.

மேல வந்து வானம் அப்படியே கருத்துகிட்டு இருக்குது.

அப்ரோ அங்கொரு ஆள் நடந்து போய்ட்ருக்காங்க.

இதுல வந்து ரெண்டு வாத்துங்க ஆப் நீந்திகிட்டு இருக்கு.

பிப்டி ஃபைவ் பெர்செண்டேஜ் பேனர்லா வச்சிருக்காங்க.

கடைசில அந்த நெறைய மாலையெல்லா போட்டுருக்காங்க பேக்ல வந்து.

அப்புறம் வேற வேற பெரிய பெரிய மீன்கள் எல்லா இருக்குது.

நிறைய தண்ணி போகுது சைடுல நிறைய தென் தென்னை மரோ எல்லா நிக்குது.

அப்புறம் மேல வந்து நறைய விண்டோ இருக்குது.

ஜீபேகுள்ள போர்டு இருக்குது கம்ப்யூட்டர் இருக்கு.

இங்க வந்து நறைய கிரில் மாரி எதோ போட்ருக்காங்க.

பேக் வந்து ஹோஸ் எல்லாம் இருக்குது கவர் எல்லாம் கடக்குது.

பாருங்களே நெறைய பேரு வித்யாச வித்தியாசமா பண்ணிட்டு பண்ணி வச்சிருக்காங்களே.

இதுல வந்து ரெண்டு பேர் அந்த கம்பி பக்கத்துல நிக்கிறாங்க.

செவுத்துல வந்து டிசைன் மாதிரி ஏதோ போட்ருக்காங்க.

இது ஏதோ எடத்துல வைட்டிங் ஹால்னுவாய்க . வெயிட் பண்ணக்கூடிய எடோ.